பக்கத்துல ஒரு குட்டி கடை இருக்கு.

ஒரு சில பெயிண்ட் வந்து வெள்ளையும் பிரவுன் கலர்லயும் தெரியுது.

வாசல்ல நறைய சேர் இருக்கு.

சுத்தி ஒரு தென்னை மரம் தெரியுது.

இத பாக்கர்துக்கு ஒரு துணி கட மாதிரி தெரியுது.

நறைய பேர் திருவள்ளுவர் செலைய பாத்துட்ருக்காங்க.

தூரத்தில நெறய லைட் வெளிச்சம் தெரியுது.

இத பாக்குறதுக்கு ஒரு மிஷின் மேல நடந்துட்டுருக்க மாதிரி தெரியுது.

ஒரு ஆளுக்கு சட்ட ப்ளூ கலர் .

மேல நிறைய பல்பு தொங்குது.

பக்கத்துல ஒரு கேட் ஒன்னு மேல தொறந்து இருக்கு.

மூணு காரு வரிசையா நிக்குது.

வானம் ப்ளூ கலர்ல தெரியுது.

இதுல கலர் கலர் பலூன் தொங்கவிட்ருக்கு.

இத பாக்குறதுக்கு ஒரு ஹாஸ்பிடல் ரிசப்ஷன் மாதிரி தெரியுது.

அந்த வரப்புல ஒரு சேர் தெரியுது.

இது பாக்குறதுக்கு ஒரு கோயில் மாதிரி தெரியுது.

மேல ஒரு டியூப் லைட்ல இருந்து நெறய பேரு டேங்கி போயிட்ருக்கு.

சைட்ல நரைய மர வளர்ந்திருக்கு.

தரையில நெறைய காஞ்ச இல கிடக்கு.

சுத்தி நெறைய பிள்ள மரமா வளந்திருக்கு.

சுத்தி நிறைய மரம் வளர்ந்து இருக்கு.

பக்கத்துல ஒரு பெரிய கார்அ நிக்கு.

இந்த்மன்டபோ ஜன்னல் வந்து பூட்டி இருக்கு.

அந்த பொம்பள மீன துண்டு துண்ட அறுத்துட்டு இருக்காங்க.

வானம் வெள்ள கலர்ல தெரியுது.

பக்கத்துல ஒரு பச்சை கலர் வாஸ் பைப் இருக்கு சுருண்டு இருக்கு.

மூணு பேரு செருப்பு போட்டு இருக்காங்க.

முன்னாடி ஒரு மூணு மரம் நட்டு விட்டு இருக்கு.